ஆஹ் okay okay sir அதான் சரி உங்ககிட்ட வந்துட்டு நம்ம discuss பண்ணீட்டு நம்ம எங்கயாது வெளில போலாம் ஏதாது பாமி நீங்க உங்க family கூப்பிட்டு வாங்க உங்க son அ கூட்டிட்டு வாங்க நம்மல்லா போலாம் வெளில போலாம். அவங்களும் accounts இப்ப என்ன sir tenth ஆ nineth ஆ nineth ஆ okay okay maths நல்ல வருதா? okay okay okay okay ஆஹ் யாரு sir நம்ம professor ராஜேஸ்வரி mam ஆ இல்ல okay sir okay ஆஹ் அஹ் ஓ அவங்க சொலிருக்கங்களா? okay sir எப்படி sir online லேயே எடுக்குற மாதிரியா இல்ல home tuition ஆ ஹம் அப்டியே கொஞ்சம் துறுதுறுன்னு உங்கள மாதிரி தான் sir ஆஹ் ஆஹ்

ம்ம் ஆமா sir IV லாம் போனோம்ல sir ஊட்டி போனோம். ம் ஆமா ஆமா sir செமயா enjoy பண்ணுனோம்.

நீங்க எப்டி sir sunday sunday போயி பாத்துருவீங்களா? son அ saturday Sunday saturday யே கிளம்பீருவிங்களா? okay okay sir hostel ல இருக்காங்களா இல்ல அப்டியா okay okay sir ஆஹ் அப்டியா okay okay sir போயிட்டு பாத்துட்டு

okay okay sir ம் okay okay sir office தனியா எடுத்து இது பண்ணீட்டு இருக்கீங்களா, okay okay sir okay okay sir இங்கயும் employees லாம் பரவாயில்ல okay okay sir பரவாயில்ல okay okay ம்ம் பரவாயில்ல நீங்க ரெண்டையும் manage பண்ணிட்டு இருக்கீங்க

ம் ஆமா sir ம்ம்

அப்டிங்கலா okay okay கண்டிப்பா சொல்றன் கண்டிப்பா சொல்றன் ஜெனிதா கேட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் விஜயதாரணி கேட்டு இருந்தாங்க அப்ப ஜெசிந்தா மாறி வேண்டாமா சரி ஜெனிதா ஆ ஆஹ் மிர்ச்சிமலர் ஆஹ்

நவீன்னு யாரு sir எந்த weekend ஆனா காணாமப்போயிடுவாங்களா? நவீன் பத்தி நா யோசிக்கிறன். திருப்பூர் ல இருந்து வருவாங்கல sir திருப்பூர் ல இருந்து வருவாங்கள்ள college படிக்கைல அவனா okay okay sir அவுங்க கிட்ட recent ஆ நான் ஏப்ப பேசுனன் ஒரு two week முன்னாடி தான் பேசுன, சும்மா normal call பேசுனன் அஹ் உம் அப்படி இல்ல இல்ல sir நான் பாத்ததே இல்ல ஆஹ் college வர்றயில நீங்க வேற college படிக்கையில ஆஹ் படிப்பு அவரு படிப்பு அவரு படிப்பு அவரு அப்டியேதான் இருப்பாரு அப்டீங்களா ஓ சேரி sir ம் எல்லாரும் அதான் நா உங்ககிட்ட கேக்கணும் sir எப்படி கூப்புடுவாங்க, நா group ல போட்டு விடுறன் அவங்க கேட்டாங்க சில பேர் கேட்டாங்க job ஏதாவது இருக்கா அப்டீன்னு சொலீட்டு but நீங்க business பண்றது எனக்கு தெரியாது.

ஜெசிந்தா வந்தா double okay யா okay sir கண்டிப்பா சொல்றன் சேரி sir கண்டிப்பா சொல்றன் நிறைய பேரு நம்ம இப்ப எப்படி நம்ம college ல எத்தன பேரு உங்கள ஆஹ் ஆனா எங்க இது இதுவந்து வேற தான sir எங்க team ல எங்க department ஏ வேற தான. இப்ப அத செல்ல பிள்ளைங்களா தான பாத்தீங்க. ஆஹ் ஆஹ் இல்ல ஆஹ் ம் இப்ப இருக்குறதுல இருந்து அப்படியே மாறிட்டாங்க sir நெறய பேர் வந்து ஆ school லயே வந்து அவனுங்க எல்லாமே பண்ணிட்டு வந்துரனுங்க college ல வந்து ம் ம் இல்ல அப்படிலாம் இருக்க கூடாது தப்பு அது ம் அதுலாம் ரொம்ப தப்பு

ம் ஆஹ் ஆஹ் ஆஹ்

இப்ப இருக்குறவங்களாம் வந்துட்டு professor ரையே வந்துட்டு ஏத்துதான் sir பேசுறாங்க ம் ம்

ம் அப்படிலாம் இல்ல sir ம் நான் வந்து இவங்க கிட்ட பேசுறேன் sir எல்லாரு கிட்டயும் பேசுறேன் ஆஹ் எண்ட சிலபேர் no இருக்கு சில பேர் no மாத்திட்டாங்க sir சென்னை ஆஹ் சென்னை அப்டியே பெங்களூர் அப்படி எல்லாம் போய்ட்டாங்க இப்ப local ல இருக்கவங்க வந்துட்டு நம்பர் வச்சுருக்கன் நானு அவங்க கிட்ட நான் பேசிட்டு நான் உங்க கிட்ட சொல்றன் sir சரிங்க சரி

இல்ல sir வாந்திலாம் நான் எடுக்க மாட்டான் ஆஹ் அப்படியா okay sir கண்டிப்பா son nineth படிக்கிறாங்க tenth portion எடுத்துருவாங்கா அவங்களால வர முடியுமா?

okay okay sir அப்படியே ஆஹ் okay okay sir நான் அதான் அவங்ககிட்ட கேக்குரேன் இந்த மாறி sir

sunday time ல போலாம் போனும் sir ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுலயும் வந்துட்டு office வீடு office வீடு இப்டியே தான் இருக்கு எங்கேயுமே planning இங்க எதுமே கேடயது நம்ம வந்து IV போனதோட last அதுக்கு அப்பறம் போகவே இல்ல சரி இப்பயாவது இப்பயாவது சரி உங்களையும் meet பண்ண மாதுரி இருக்கும் எல்லாரும் போன மாதிரி இருக்கும் ல

அப்டியா ஆஹ் அப்படியா ம் ம் போலாம் sir வால்பாறை போய்ட்டு அப்டியே ஏதாது பக்கத்துல ஏதாது இருந்துச்சுன்னா அங்கயிருந்து பொள்ளாச்சி பக்கம் தான sir ஆஹ் அப்டியே பாத்துட்டு நல்லா சாப்டுட்டு ஆமா sir actually நம்ம எல்லாருமே வந்து போறது வேற தான ஆஹ் ஆமா கண்டிப்பா actually அது தான் ரொம்ப நாள் ஆசை sir உங்ககிட்ட பேசணுன்னு சேரி நம்ம பேசுவோம் sir என்ன பண்றாரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு first நம்ம தெரிஞ்சிப்போம் ஆஹ் கண்டிப்பா நீங்க வந்து எங்களோட எப்படி சொல்றதுரொம்ப பிடிச்ச professor வேற அதான் அதெல்லாம் திட்டறதுலாம் இல்ல sir திட்ற திட்டறதுலாம் இல்ல sir jolly ஆ enjoy பண்ணுவோம், அவ்ளோ தான் ஆஹ் நீங்க வந்தாக்கூட நாங்க வந்துட்டு sir வந்துட்டாரு அப்புறம் அவசரம் அவசரமா book அ எடுத்து வைப்போம், அப்புறம் okay மறுபடியும் தூங்கு அப்டீன்னு சொலிட்டு தூங்கிருவோம் ஆஹ் ஆஹ் நானது பரவால்ல sir jessie காலைல வந்ததுமே தூங்கிடுவா sir

ம் ஆமா sir ம் அந்த percentage கொண்டுவர்றதுக்குள்ள தான் அதும் first sem தான் sir first first college வந்தப்ப first sem தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்துட்டு வர்ற எல்லா sem மு மே வந்து ஈஸியா இருந்தது percentage அதிகமா score பண்ண முடிஞ்சது eighty eight eighty five அப்டி score பண்ண முடிஞ்சது

sir ஆஹ் அவளாம் படிப்ஸ் sir ஆஹ்

ஹம் ஆமா sir அஹ் அஹ் எனக்கும் அதுல ஒரு இது இருந்துச்சு but என்ன பண்றது. அதனால நா harshini ங்ற ஒரு பொண்ணு மட்டும் ஹம் போன sir அவங்க மட்டும CA பண்ணிட்டு இப்ப முடிஞ்சுருச்சு ஹம் முடிஞ்சுருச்சு. இருக்கு sir ருந்துதுட்டு தான் இருக்கு. அப்பப்ப மட்டும் கண்டிப்பா ஆஹ் அந்த last bench ல உக்கந்துட்டுருப்பா ஹம் ஆஹ் ஆமா sir படிப்ஸ் அவளும் படிப்ஸ் தான sir ம் அதனால சேரி அவங்களாம் வந்துட்டு ஒரு CA முடிச்சிட்டு இப்ப முடிச்சிட்டா sir இப்ப நல்லா அவங்க அப்பாகூடயே வந்துட்டு அவங்க அப்பாவும் auditor ரு அவங்க கீழ இவ வேல செய்றா okay sir நான் கேக்குறேன். எல்லாத்துகிட்டயும் discuss பண்ணிட்டுஉங்க உங்களுக்கு வந்த conference போடுறேன் jessy கூ conference போடுறேன். பேசுங்க நீங்களும் அவ நல்லா இது பண்ணிட்டு இருக்கா அஹ் okay sir thank you sir கண்டிப்பா meet பண்றோம் enjoy பண்றோம் sir அப்படிலாம் சொல்ல கூடாது sir நியாபகம் எப்பவுமே இருக்கும் okay sir bye sir நா call பண்றன் sir okay sir Hi இன்னைக்கு நம்ம agriculture பத்தி பார்க்கலாம் agriculture னா ரொம்ப பாவம்ங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா agriculture ஓட நிலைமை அழிஞ்சுக்கிட்டே வருது அடுத்து generation ல agriculture னா என்னன்னு தெரியாமே போயிடுமா அப்படிங்கிற நிலைமையில இருக்கோம். அத சொல்லிக் கொடுக்கிற இடத்துலதான் இப்ப நாம இருக்கோம். நாட்டுல முதுகெலும்பா இருக்கிறது விவசாயம் தாங்க உணவில்லைன்னா மனிதனால உயிர் வாழவே முடியாது அப்பேர்ப்பட்ட விவசாயிங்க சேற்றுல கால் வைக்கலன்னா நாம சோற்றுல கால் வைக்க முடியாது. மனிதனால உயிர் வாழ்வதற்கு முக்கியமா இருக்குறது உணவு தாங்க உலகத்தில் எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் உணவளிக்கும் மேன்மையான தொழிலாக இருப்பது விவசாயம் தாங்க

விவசாயம் பல உதினங்களுக்கு வாழ்விடத்தையும் உணவையும் வழங்குகின்றன. விவசாயிகள் பொருளாதார தேவைகளுக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றது விவசாயத்தின் முக்கியத்துவம் என்னன்னா விவசாயம் உலகில் மிக பழமையான மற்றும் மிக முக்கியமான தொழில்களில் ஒன்றாகும். வேளாண்மை என்பது மக்களின் வாழ்க்கைத் தரம் அதன் நல்வாழ்வு மற்றும் நாட்டின் உணவு பாதுகாப்பை நிர்ணயிக்கின்றன இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் என்பது செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி மறு குணம் மாற்றப்பட்ட கழிவுகளை முற்றிலும் தவிர்த்து பயிர் கிளர்ச்சி, பசு உரம் மக்கிய குப்பைகள் ஆகியவற்றை உரமாக பயன்படுத்துகின்றன இயற்கை விவசாயத்தின் நன்மைகள் மூலம் விவசாயத்தின் தூய்மையான ஆரோக்கியமான பயிர்களை பெறலாம். பஞ்சபூதங்களையும் பாதுகாக்கலாம் இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம் விவசாய செலவுகள் குறைத்து உற்பத்தி மற்றும் லாபம் அதிகரிக்கும் பாரம்பரியத்தில் ரகங்களையும் பாதுகாக்க முடியும் நவீன உலகத்தில் அனைவரும் வேகமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கின்றனர் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி மரபணு மாற்றப்பட்ட விதை உரம் பூச்சிமருந்து புதிய விவசாயங்கள் போன்றவற்றை அறிமுகப்படுத்தி அதையே உற்பத்தி செய்கின்றனர் எனினும் விவசாயத்தில் பயன்படுத்துகின்ற நிறைய கிருமி நாசினிகள் உணவில் நச்சாகின்றன ஏராளமான நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக உள்ளது

கௌரவ தொழிலாக செய்து வந்தனர். உழவுத் தொழிலை நாம் மதிக்க வேண்டும். விவசாயம் என்பது தொழில் மட்டும் அல்ல நம் ஒவ்வொரு உரிமையின் ஆதாரம் எமது விவசாய முறையும் உணவு பழக்க வழக்கமும் மாறிவிட்டதனால் இந்த விளைவுகள் ஏற்படுகின்றன மாடித்தோட்டம் மாடித்தோட்டம் அதாவது இப்ப இருக்க காலகட்டத்துல agriculture ல மாடி~ agriculture இங்குறது விவசாயம். அத full ஆ நம்ம generation க்கு சொல்ல முடியாது. அது ஒரு மாடி தோட்டத்தின் மூலமா நம்மளால சிறிய ஒரு விழிப்புணர்வ ஏற்படுத்தலாம். மாடித்தோட்டம்குறதுக்கு நிறைய நிறைய நிலம் வேணும்கிறது அவசியம் இல்ல நம்ம வீட்ல சின்ன இடம் இருந்தாலே போதும் அதனால நம்மளால பண்ண முடியும் உணவே மருந்தாக உண்டு வந்த காலம் உண்டு உணவே நஞ்சாக மாறிவிட்ட காலம் வாழ்ந்து வருகிறோம். இயற்கை விவசாய காய்கறிகளை இன்று விற்கப்படும் காய்கறிகளின் உண்மைகள் தன்மை சமாளிக்க மக்களுக்கு விளங்குவதில்லை இருந்த போதிலும் வீட்டில் தோட்டம் அமைப்பதை இயற்கை ரசாயனங்கள் ஏதினும் நம்மை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரே வலியாகும் வீட்டுத் தோட்டம் அமைக்க மாடியில் தோட்டம் அமைக்கும் முறை எப்போதாவது தொடங்கி விட்டாலும் தற்போது அதை வீட்ல இருந்து அதிகமாக இல்லத்தரசிகள் அமைக்கின்றன. சுமாராக ஆயிரம் ரூபாய் பண மதிப்பில் மாடித்தோட்டம் அமைத்தால் வருடத்திற்கு பத்தாயிரம் வரை பயன் தரக்கூடிய காய்கறிகள் நமக்கு கிடைக்கின்றன சிறிய அளவில் தோட்டம் இடுவதால் பூச்சி பரவுதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும்போது மொத்தமாகவே செடிகளை அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் நடவு செய்து கொள்ளலாம் இந்த வசதி விவசாயிகளுக்கு இல்லாத காரணத்தினாலோ அதிக பயிர் செய்ய செடியை கஷ்டமாகின்றனர் செயற்கை ரசாயனங்களை நாடுகின்றனர் இயற்கை உரங்கள் செயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் போது இயற்கை உரங்களை பயன்படுத்த அரசு ஆவண செய்துள்ளது தமிழக அரசு வனத்தொழில் மற்றும் விவசாய தொழில் அறிவியல் செய்திகளில் இயற்கை உரங்களை வீட்டிலேயே தயாரிக்கும் முறைகளையும் காணொளிகளில் வெளியிட்டுள்ளது. நவநாகரிகம் ஆகிய மாடித்தோட்டம் பொதுவாக அறிவியல் வளர்ச்சி விவசாய முறைகளை மாறி வருகின்றன செயற்கை மா~ ரசாயனங்கள் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி உணவில் கலப்பது கட்டுப்படுத்தலாம் மாடித்தோட்டத்தின் பயன்களாக பொருளாதார மாறுதல்களும் சமாளித்து அதிக செலவின்றி நிறைய காய்கறிகள் நாமே விளைவிக்கலாம் நாகரிக உலகின் தனிமையை விருப்புகள் சமாளித்து நல்ல ஒரு பொழுதுபோக்காக விவசாயம் செய்யலாம் அதிக நீரின்று போனால் கூட விவசாயம் செய்ய முடியும். பூச்செடிகள் வைத்து வளர்ப்பதின் மூலமாக மன நிம்மதியும் அடைந்து நல்ல மனநிலையும் அடையலாம் குறைந்த இடத்தில் அதிக மகசூள்கள் பெறலாம் தூய oxygen கிடைக்கின்ற குழந்தைகளுடன் விளையாட சொந்த விளையாட்டு திடலாகவும் பயன்படுத்தலாம் அதிகளவு முதலீடும் தேவையில்லை அதிக செலவு செய்து நஷ்டம் அடையும் வாய்ப்பில்லை புதிய நவீன கருவிகள் பயன்படுத்தி செவ்வனே விவசாயம் செய்ய முடியும் பறவைகள் வளர்த்தல் மீன் வளர்த்தல் போன்றவற்றையும் மாடித்தோட்டத்தில் இடையே செய்வதும் அதிக பலனை தருகிறது. நவீன நோய்களில் இருந்து நம்மை நாமே பார்த்துக் கொள்ளலாம் மூலிகை இலைகள் மற்றும் அதன் மருத்துவ குணங்களும் நமக்கு கிடைக்கின்றன. மனித உழைப்பே ஒன்றே உடற்பயிற்சிகளின் மாற்றாக அமையும் எனவே மாடித்தோட்டம் இன்றி ஒரு வித உடற்பயிற்சி செய்யவும் நமக்கு உதவுகின்றன அது மட்டும் இன்றி மாடி தோட்டத்துல செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவையும் இருக்கிறது. மாடி தோட்டம் எதற்கு ஏன் எதற்காக நாம வைக்கின்றோம் சில கேள்விகளும் இருக்கிறது முதலில் மாடித்தோட்டம் உங்கள் மொட்டை மாடியில் இருந்து அங்கேயே ஒரு காய்கறிகள் தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான உணவையும் நாமே தயாரிக்க முடியும் சரி ஏன் மாடித்தோட்டம் அமைக்க வேண்டும் அதாவது உங்க வீட்ல ஒரு மொட்டை மாடி இருந்தா அங்கே ஒரு காய்கறி தோட்டம் அமைத்து நமக்கு தேவையான உணவை நாமே தயாரிக்க முடியும் சரி ஏன் மாடித்தோட்டம் அமைக்க வேணும் தெளிவாக பார்க்கலாம் organic vegetables ரசாயன கலப்பட விலைப் பொருட்கள் என்றெல்லாம் இங்கு ஆங்காங்கே பேச கேட்கலாம். ரசாயனம் கலப்பற்ற உணவினை உட்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் தற்போது மக்களிடையே அதிகரித்துள்ளது. ஆனால் விவசாயம் வெகு சிலரோ

எட்டு நாட்கள் பயிற்சி வகுப்பு~ வகுப்பானது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வெகு சிறப்பாக நிகழ்ந்தது. இயற்கை விவசாயம் செய்யும் ஆர்வங்கள் உட்பட ஆயிரத்துக்கு மேற்பட இப்பயிற்சியில் கலந்து கொண்டு

இந்த முயற்சிக்கெல்லாம் ஒருபோது இருந்தாலும் தற்போதே நாம் விளைந்து இருக்கும் காய்கறிகளை வாங்கி உண்பதற்கு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதும் உண்மைதான் இயற்கை விலை பொருட்கள் சந்தைகளில் கிடைப்பது அரிதாகவும் விலை கூடுதலாகவும் உள்ளது ரசாயன கலப்பற்ற காய்கறிகளை உண்ண வேண்டும் என்று ஆசை மட்டும் தான் உள்ளது ஆனால் அதனை வாங்கி~ வாங்குவது குதிரை கொம்பாக உள்ளது எனவே நீங்கள் நினைத்தால் அது நியாயமாகவோ நாங்கள் இங்கே இருந்து

அது என்ன இவ்வளவு எளிதாக சொல்லிவிட்டீர்கள் என்று கேக்குறீர்களா மண்ணும் குப்பையும் இருக்கும் இடத்தில் பசுமை தானாவே வந்துவிடும் மனிதர்கள் நடமாட்டம் இல்லை என்றால் வீட்டிற்குள் கூட செடிகள் முளைக்கும் பசுமை பரப்பி விடும் அது இயற்கையின் விளையாட்டு என்று கூட சொல்லலாம் மாடித்தோட்டத்தில் செய்ய வேண்டியது என்னது. மாடித்தோட்டம் வைப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் மண் இருப்பதற்கான தொட்டிகளையோ அல்லது சாக்கு பைகளையோ அல்லது plastic பைகளையோ எடுத்துக் கொள்ளலாம் கீரை வகைகள் விளைவிக்க அரை அடி ஆழத்திற்கு மேல் மண் இருந்தால் போதும் செடிகள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து போதும் செடிகள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருந்து பரவி காணப்படும் மண் இருந்தாலும் போதுமானது செடி வகைகளும் ஒரு அடி ஆழத்திற்கு மேல் மண் இருக்கும் படி பார்த்துக் கொள்ளவும் கொடி வகைகளும் மூனு அடிக்கு மேல இருக்கும்படி பைகளில் மண்ணை எடுத்துக் கொள்ளவும் மண் போடும் போது அதோடு சம அளவு இயற்கை குப்பைகள் எருவாயினும் சேர்க்க வேண்டும். குப்பைகளின் மண்ணையும் நன்கு கலந்து பைகளில் இடவேண்டும். குப்பைகளுக்கு நீங்கள் எங்கு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டின் அன்றாட குப்பைகளையே மற்றும் குப்பைகளாக காய்கறி கழுவுதல்

தேவையான காய்கறி விதைகளை சேகரித்து அல்லது கடைகளில் வாங்கியோ பைகளில் ஊன்றி வைத்தால் போதும் இயற்கை தன் விளையாட்டை ஆரம்பித்து விடும் அடுத்து இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் உங்கள் வீடுகளில் உங்கள் மாடி தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைந்த கீரை குழம்பாகவும் வெண்டைக்காய் கூட்டாகவும் தக்காளி பச்சடி ஆகவும் மணக்கும் தமிழகத்தில் மொத்தம் மு~ முப்பத்தி~ முப்பத்தி மூணு நாலு மற்றும் பண்ணைகள் உரைத்துள்ளன பசுமை சிகரங்களில் தொண்டர்கள் செண்பகம் மகிழம் மந்தாரை அவலண்டார் போன்ற அழகிய வண்ணப் பூக்கும் மர~ மரக்கன்றுகளும் மற்றும் மா பலா எலுமிச்சை நாவல் போன்ற பல மரக்கன்றுகளும் பிரத்தியேகமாக தயார் செய்த வருகின்றனர் வாகை தேக்கு கல் தேக்கு சென்~ சென் சந்தனம் மற்றும் மலைவேம்பு போன்ற மரப்பெயர்களும் வகைகளும் உற்பத்தி செய்கின்றனர் இவ்வனைத்தும் நம் மாடித்தோட்ட வகைகளும் மிகக் குறைந்த அளவில் குறைந்த செலவில் இயற்கை வளம் முறையில் நம் பின்பற்றலாம் விதைகளை சேகரித்தோ அல்லது கடைகளில் வாங்கியோ அனைவருக்கும் பகிரலாம் பவிஸ்

ஆஹ் அஹ் போ~ போன வாரம் நான் ஜான்விக் போயிட்டு வந்தேன் உன்கிட்ட சொன்னேன்ல என்ன அஹ் என்ன அஹ் இப்போ சொல்லு விவேக் ஜான்விக் போயிட்டு வந்தேன் போன வாரம் உன் கிட்ட சொன்னேன் இல்ல ஆஹ் ஆமா விவேக் நானும் போயிட்டு வந்தேன் ஆஹ் எந்த theatre போன நீ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

அஹ் படம் எப்படி இருந்துச்சு உனக்கு பிடிச்சு இருந்துச்சா எனக்கு முன்னாடி வந்த part one மாதிரி இல்ல விவேக் part one part two மாதிரி இல்ல ஆனா second half நல்லா இருந்துச்சு அப்புறம் climax ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உனக்கு பிடிச்சிருந்ததா

நல்லா இருந்துச்சு அப்புறம் climax தான் எனக்கு ரொம்ப பிடிச்சுருந்துச்சு, உனக்கு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

ஆஹ் ஆமா விவேக் எனக்கு அதான் நல்லா இல்ல first வந்த மூணு part லையும் fight தான் அதிகமா இருக்கும் இதுல பேசிட்டே இருக்கிறதுனால ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு நல்லாவே இல்ல second half fight எல்லாம் super ஆ இருந்துச்சு second half லயா ஆஹ் second half அப்பறம் climax எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லாம் super ஆ இருந்துச்சு விவேக்கு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 சரி சரி நான் போகும்போது எனக்கு post credit ஏ இது பண்ணல விவேக் off பண்ணிட்டான் post credit இருக்குன்றாங்க அப்படி வந்தாலும் அந்த யாருன்னுச்சுன்னா அவன் பொண்ணுன்னு என்னவோ சொன்ன மாதிரி இருந்துச்சு ஜான்விக் பொண்ணு நடிச்சிருக்கா அந்த grey man பாத்துட்டியா விவேக் ஆஹ் ஆமா பவிஸ் ஆஹ் தெரியும்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

அது உண்மையா பொய்யான்னு தெரியல

அவன் first இந்த வெறும் இந்த ஒரு நாய்க்காக தானே இந்த படமே ஆரம்பிச்சான்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 நாய வந்து கார ஒடச்சுட்டு நாயை கொன்னு போட்டுட்டு போயிடுவான் ஆனா first part தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு simple ஆ இருந்தாலும் super ஆ இருக்கும் revenge

first one second one third one லையும் super ஆ இருக்கும் third one full fight ஆ இருக்கும் கொஞ்சம் கூட இதே இருக்காது full ஆ fight டாவே தான் இருக்கும் அந்த ஏதோ middle ல நினைக்கிறேன் நடுவுல நினைக்கிறேன் ஒரு fight வரும் அந்த மாறிக்குள்ள உள்ள போயிடுவான் உள்ள ஒரு கத்தி கண்ணாடி அந்த கோடாரி எல்லாம் வச்சு ஒருத்தனை தலையிலேயே தூக்கி போட்டு நடுமண்டையிலேயே வெட்டுவான்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

ஆமா fight நல்லா இருக்கும் அதுதான் இது fourth part லயும் நல்ல fight இன்னும் first half ல first half ல fight வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதிகமா வச்சிருந்தா

ச~ சி~ fight லா நல்லா பண்ணினான் அந்த sound அ வச்சே இது பண்ணிக்கிறான்